ஆமா ஆமா அங்கெல்லாம் பூ ரொம்ப அழகாவே இருக்கும் climate super ரா இருக்கும் பாக்கவே அழகா. உம் ஆமா ஆமா தேயிலை தேயிலை தோட்டமா. ஹம் allow பண்ணாங்களா உள்ள போக போக விட்டங்கள. பரவால்ல taste ஆ இருந்துச்சா.

ரொம்ப கசக்குதா நீ lite டா போடணும் நீ நிறைய போட்டு இருப்ப. ஹம் நீ போட்டு குடி நீ போட்டு குடி நீ என்ன பண்ற.

வத்திரும் ரொம்ப வத்திரும் என்ன. இல்ல அது green டீ எல்லாம் குடிச்சா weight loss ஆகுதா என்ன அதான் two weeks குடிச்சிருக்குல தெரியுமா.

ஏன ஹம் நல்லா இருக்கும்ல பாக் நமக்கு எப்படா கொடுப்பாங்க chocolate அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா.

ஹம் மனோக்கு வாங்கிட்டு வந்தியா. அடிப்பாவி நீ பிராடு அவனுக்கு கொடுக்கக் கூடாதுன்னு நீ சாப்பிட்டு இருப்ப ஏமாத்திட்டா குழந்தையை. கொஞ்ச நாளும் taste க்கு குடுக்கலாம்ல taste க்கு கொஞ்சம் கேக்கலையா அவன் கேட்டு அடம் பிடிக்கலையா எனக்கு chocolate கொடுங்க அப்படின்னு.

ஹம் போவோம் போவோம் plan பண்ணுவோம் இப்போதைக்கு எந்த climate நல்லா இருக்கும் ஹம் கேரளா நல்லா இருக்கும் கேரளா தானே போய்விடும ஹம் இங்க மதுரையி black thunder போய் இருக்கியா. ஹம் நான் இன்னும் மதுரையில் இருக்க black thunder கே போனதில்லை போனும். தெரியலையே நீதான போயிருப்ப. சேரி சேரி எதுக்காவது சும்மா போய் பாத்துட்டு வருவோம் enjoy பண்ணிட்டு வருவாரு ரெண்டு நாளைக்கி போய் stay பண்ணி.

ஹம் எங்க அங்க ஊட்டிக்கு போயிட்ட black thunder போலயா. ஆம நமக்கு budget இருக்கு ல ஒரு ஒருத்தரும் ஒன்னு ஒன்னு ஆசைப்படுவாங்க எல்லாருக்கும் இது பண்ண முடியாதுல. நான் boating போயிருக்கேன் கன்னியாகுமரி போகையில boating போய் இருக்கேன நான் college படிக்கும் போது போயிருக்கேன் உன்கிட்ட சொல்லலையோ ஆமா super ரா இருந்துச்சு எங்க அங்க. நம்ம கன்னியாகுமரி இதுல இருந்து திருவள்ளுவர் சில பாக்கணும்னா boating தான் போனும் boat போய் தான் போகணும் super ரா இருந்துச்சு ஆனா நிறைய நம்ம நம்மள விட வெளிநாட்டுக்காரங்க தான் அதிகமா வராங்க கன்னியாகுமரி இப்போ எல்லாமே அவங்க தான். நம்ம நம்ம கூடவே இருக்கணும் நமக்கு அதோட மதிப்பு எல்லாம் தெரிய மாட்டேங்குது வெளிநாட்டுக்காரவங்க தான் வந்து பாத்துட்டு போறாங்க. ஆம வட்டக்கோட்டை. ஆமா ஹம் போவோம family ஆ போவோம் எல்லாரும் ஒரு van புடிச்சு போவோம். ஹம் சேரி வேலை முடிஞ்சிருச்சா. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா நான் இனிமேல் தான் போய் சமைக்கணும் சரி time ஆச்சு.

வா வ வ வ ஹம் bye வ செல்ல குட்டி miss you too. வேளாண்மையுடைய வரலாறு வேளாண்மை விலங்குகள் வளர்ச்சியில் இருந்து தொடங்கியது வேளாண்மை என்பது நமது நாட்டின் முதுகெலும்பை ஒரு விவசாயி வேளாண்மை செய்யாவிடில் அனைவருக்கும் எந்தவித அடிப்படை உணவு வசதிகள் எதுவுமே இன்றி எல்லோரும் துன்பத்தில் வாடும் பசி பட்டினியில் இருப்பர் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்த பலரும் தமது வாழ்க்கை தேவையின் அடிப்படையில் அவர்களது உணவு விளைச்சலை பெருக்க முற்பட்ட சூழலால் வேளாண்மை அலட்சியம் கால்நடை வளர்ப்பும் இணைந்து தோன்றின பழைய உலகிலும் உருவாகிய பலவகை வேளாண்மைகளை கையாண்ட பதினோரு ஏற்பட்ட நிலப்பகுதிகள் வேளாண்மையின் தற்சார்பான தோற்ற இடங்களாக கருதப்படுகிறது உழவு ஒரு முகத்தடி கொம்பு கால்நடை பண்டைய ஈத்து ஓவியம் மிகவும் அழகாக இருக்கும் எகிப்தில் பண்டைய காலங்களில் மான்களை வைத்து விவசாயம் செய்துள்ளனர் இந்த விவசாயம் மிகவும் பழமையான ~சாயம் விவசாயத்தை இன்னொரு பெயரிலும் சொல்கின்றனர் ஆங்கிலத்தில் agriculture எனவும் அழைக்கின்றனர் புலவு அல்லது வேளாண்மை அல்லது விவசாயம் அல்லது கமம் என்ற பெயரும் உண்டு என்பது விவசாயம் என்பது உணவுக்காகவும் இனிய பயன்பாடுகளுக்காகவும் சில வகை பயிர்களை உற்பத்தி செய்வதையும் கால்நடை வளர்ப்பையும் குறிக்கும் இதான் அதாவது விவசாயம் ஒரு முக்கியமான முதல் நிலை தொழில் ஆகும் நமது இந்திய நாட்டின் முதன்மையான தொழில் விவசாயம் ஆகும் இத்தொழிலில் மனிதன் இயற்கையிலிருந்து கிடைக்கும் பொருட்களை சேகரித்து

வீட்டு விலங்கினதும் தாவரங்களினதும் அதாவது பயிர்களும் உற்பத்தியும் கொண்டு வழி வகுத்திட்ட சிறப்பான மானிடவி வளர்ச்சி வேளாண்மையாகும் வேளாண்மையில் நிறைய விலங்குகளும் விடுபடுகின்றன விவசாயத்தில் அடிப்படையே விலங்குகளையும் பயன்படுத்துகின்றன உணவு பெருக்கத்தை உருவாக்கிக் கொள்வது அடர்த்தியான மக்கள் தொகை மற்றும் நிலத்தொடர்பு சமூகங்களை வளர்த்திருக்க உதவுகிறது விவசாயத்தில் கால்வாய்களை வெட்டுதல் மற்றும் பல்வேறு வகையிலான நீர் பாசனம் மூலம் பயிர் வளர்ப்பிற்கு ஏற்றார் போல் விவசாயிகள் பயன்படுத்தி கொள்கின்றன பல்வேறு வகையிலான நீர்ப்பாசனங்கள் மூலம் விவசாயிகள் வேளாண்மை செய்து வருகின்றனர் சொட்டு நீர்~ நீர்ப்பாசனம் இது இது போன்றது ஒரு எடுத்துக்காட்டாகும் விவசாயம் நிலத்திற்கு நிலம் மாறுபடுகிறது நிலத்தின் தன்மையையும் அதன் நுட்பத்தையும் பொருத்தி ஒரு விவசாயி விவசாயத்தை மேற்கொள்கிறார் நிலத்தில் பயிர்களை சாகுபடி செய்தல் கால்நடைகளை வளர்த்தல் நீச்சல் நிலத்திலோ தரிசு நிலத்திலோ கால்நடைகளை மேய்த்தல் ஆகியவை வேளாண்மையின் அடித்தளமாக விளங்குகிறது மனிதர்கள் உணவு உற்பத்திக்கு அடிப்படையாக இருப்பதே விவசாயம் மனித சமூகங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வேளாண்மை செய்து வந்துள்ளன வரலாற்றில் வேளாண்மையின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் வெவ்வேறு தட்பவெப்ப நிலைகள் பண்பாடுகள் தொழில்நுட்பங்கள் போன்றவற்றை சார்ந்து மாறுபட்டும் இருந்துள்ள~ எனினும் விலங்குகளையும் தாவரங்களையும் பழக்கப்படுத்தி பயன்பாட்டுக்கு கொண்டு வர நிலத்தை பண்படுத்துவதற்காகவும் பல நிலையிலான தொழில்நுட்பங்களையே வேளாண்மை நம்பி இருந்துள்ளது தாவரங்களை வளர்ப்பதிலும் வேளாண்மை மிகவும் முக்கியத்துவம் பாய்கின்றது விலங்குகளின் சைவ பொருட்களை விவசாயம் பல உரங்களையும் பயன்படுத்திக்குவோம் விலங்குகளை வெளிப்படையாகக் கொண்டு விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது விலங்குகளை வளர்க்க புல்வெளிகள் தேவை தாவரங்களை பயிர் செய்ய நீர்ப்பாசனம் தேவை

எல்லா நாடுகளிலும் விவசாயம் மட்டுமே அடிப்படை தொழிலாக அமைந்துள்ளது வளர்ச்சி அடைந்த நாடுகளில் தொழில்நுட்ப வேளாண்மை முறை மேலோங்கி உள்ளது ஓரின சாகுபடி பரவலாகி உள்ளது வேளாண்மை தொழில் இயற்கையோடு இசைய நிகழ்த்தும் உரைகளாக நிலைக்குள் வேளாண்மை மற்றும் உயிரி வேளாண்மை என்பவை இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது உயிரி வேளாண்மை என்றால் organic agriculture வேளாண்மையை பற்றிய ஆய்வில் பேரான அறிவியல் என்கிறோம் வேரான அறிவியல் சார்ந்த தாவர வளர்ப்பு தோட்டக்கலை எனப்படுகிறது இப்பொழுது நகரத்திலும் வேளாண்மை செய்து வருகின்றனர் அது எப்படி என்றால் அவரவர் வசித்து வரும் வீட்டு மாடிகளில் தோட்டங்களை அமைக்கின்றனர் தோட்டங்களை அமைத்து பல விதமான காய்கறிகளையும் பழங்களையும் வளர்த்து வருகின்றனர் இதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது அவர்கள் பல விதமான எச்சிகளை மேற்கொள்கின்றனர் எந்த ஒரு தொழிலையும் எடுத்தாலும் அதில் கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை அதுவும் வேளாண்மை மிகவும் அடிப்படையான நமது நாட்டில் எந்த ஒரு நாட்டிலும் மக்களுக்கு உணவு உடை இருப்பிடம் இவையே அடிப்படை தேவைகள் ஆகும் அதில் மிகவும் முக்கியமானது உணவே உணவே மருந்தாகும் வேளாண்மையே வளர்ப்போம்

hello ma'am இது RKA travels agency தான ma'am ஆமா ma'am உங்களுக்கு என்ன help வேணும்?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 இப்போ travels எல்லாம் நீங்களே book பண்ணுவீங்களா? அப்பறம் என்ன மாதிரி கோவால நாங்க first time போறோம் so கோவால என்ன மாதிரி places லாம் இருக்கு ten days நாங்க plan பண்ணி இருக்கோம் ma'am so நாங்க எந்த மாதிரி places க்கு எல்லாம் போனா ten days குள்ள போகலாம் அந்த மாட்டுக்க அஹ் place எல்லாம் கொஞ்சம் explain பண்ணுவீங்களா ma'am அதுக்காக தான் call பண்ணிருக்கோம்.

ma'am நாங்க இந்த இந்த month பதினைஞ்சாம் தேதி plan பண்ணி இருக்கோம் ma'am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

okay

ஆஹ் hello ma'am பதினைஞ்சாம் தேதி ரெண்~ one week கா for ten days ஆ? ஆஹ் ma'am ten days க்கு plan பண்ணி இருக்கோம் ma'am பதினைஞ்சாம் தேதி கிளம்பறதுக்கு plan பண்ணி இருக்கோம் ma'am okay ma'am okay okay அஹ் okay ma'am இப்போ வந்து எங்க எங்க travel agency ல இருந்தே உங்களுக்கு வந்து, அஹ் car அப்பறம் வந்து hotel எல்லாமே நாங்களே book பண்ணிருவோம் ma'am உங்களுக்கு அது okay தானே ma'am இல்ல நீங்க வந்து room தனியா பாக்குறீங்களா?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

travels க்கும் நீங்களே arrange பண்ணிருவீங்களா ma'am ஆமா ma'am travels க்கு நாங்களே arrange பண்ணுவோம். நீங்க கோவா first time போறீங்களா ma'am ஆமா ma'am அதனால அந்த அங்க உள்ள place எல்லாம் தெரியாது ten days ல எவ்வளவு places சுத்தி பாக்கலாம் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுவீங்களா ma'am என்னென்ன place லாம் அங்க இருக்கு, famous ஆ என்னென்ன place லாம் இருக்கு, என்னென்ன famous food இருக்கு? இதெல்லாம் சொல்றீங்களா ma'am

இப்போ வந்து நீங்க அஹ் கோவா சே~கோவா first time தானே போறீங்க ma'am so வந்து கோவா வந்து நிறைய உங்களுக்கு அங்க போய் என்னென்ன places பாக்கணும்? எந்த எந்த இடத்துக்கு போகணும்? எங்க shopping பண்ணணும்? எங்க நல்ல food கிடைக்கும்? எந்த இடத்துல போனா நல்லா time spend பண்ணலாம்? இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதனால so நாங்க வந்து இங்க இருந்து நீங்க~நாங்க எங்களோட ஹம் bus லாம் இது பண்ணி நீங்க bus book பண்ணிருவீங்களா? so வந்து அங்க கூட்டிட்டு போகும்போது எங்களோட அஹ் எங்~ guide ஒருத்தவங்க அங்க உங்களை pick பண்றதுக்கு இருப்பாங்க. நீங்க reach ஆனதும் அவங்க உங்க கூட வந்துருவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு அங்க என்ன எந்த places நல்லா இருக்கும்? எங்க food நல்லா இருக்கும்?

okay ma'am இப்போ நீங்க guide arrange பண்ணுவீங்கல்ல ma'am நாங்க அவங்களுக்குன்னு தனியா ஏதாச்சும் pay பண்ணணுமா ma'am இல்ல நீங்க இதுலயே சேர்த்து வாங்கிப்பீங்களா ma'am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

இப்போ வந்து ச்~ museum பார்க்கணும்னா, இங்க வந்து கோவால வந்து சித்ரா மியூசியம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு famous large museum okay வா. ஹம் பழ~முன்னாடி உள்ள இங்க முன்னாடி எந்த மாதிரி இது use பண்ணாங்க பொருள்கள் வச்சு இந்த agriculture பண்ணாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் இங்க இந்த மியூசியத்துல வச்சிருப்பாங்க. இது பாக்குறதுக்கு ஒரு நல்ல இது. இங்கே வந்து beaches நிறைய இருக்கு ma'am கோவானாலே beaches night night party அந்த மாதிரி. ஹம் அப்பறம் இங்க இருக்குற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

ஆஹ் okay ma'am okay இப்போ நீங்க,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 hello அப்பறம் வந்து spice plant~planetation இருக்கு ma'am அங்க வந்து உங்களுக்கு நிறைய நிறைய இடம் நிறைய இது சுத்தி பாக்குறதுக்கு அந்த planetation ல நிறைய இடம் இருக்கு okay வா ma'am hello

அப்பறம் dilip chat, அப்பறம் வந்து மஹாதேவ் மஹா கலச நாராயண temple கோயில் இருக்கு ma'am அது ரொம்ப famous அப்பறம் beach beach அப்பறம் church அப்படி நிறைய church இருக்கு beach இருக்கு. அப்பறம் water falls இருக்கு.

ma'am அஹ் இது இவ்ளோ சொல்றீங்கல்ல ma'am இதுக்கெல்லாம் entry fees fees ஏதாச்சும் உண்டா ma'am

உங்களுக்கு வந்து எந்த மாதிரி beach போனா இதா இருக்கும் அதுக்காக நான் இவ்வளோ details சொல்றேன் ma'am இன்னும் நிறைய beach இருக்கு, மாண்ட்ரெம் beach, அப்பறம் வர்கா beach அப்பறம், cola அப்பறம் வந்து நீங்க வந்து இது நெட்ராவலி இது இருக்கு ma'am hello

wildlife san~sanctuary நெட்ரவாலி வைல்ட் லைஃப் சன்ச்சுவரின்னு ஒரு wildlife area இருக்கு. இங்க நீங்க வந்தீங்கன்னா நம்ம வந்து full ஆ வே zeep ஹம் zeep சவாரி தான் ma'am ஆனா இங்க நிறைய ஹம் நிறைய animals பாக்கலாம். இங்க நான் வந்து உண்மையிலயே ரொம்ப நல்லா இருக்கும். இங்க நிறைய tourist வந்து mostly எங்களை இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பா கூட்டிட்டு போணும். இந்த இடம் எங்களுக்கு பாக்கணும். அப்படின்னு கேக்குற ஒரு beach அதே மாதிரி ஒரு beach தான் பாகா, அப்பறம் வந்து, வெல்சொ ஒண்ணு. இந்த மூணு beach வந்து அஹ் tourist வந்து ரொம்ப will பண்ணி கேக்குறது. ஏன்னா இங்க வந்து forest அந்த மாதிரி பான்றதுக்கு ஒரு best place இந்த beach கோவா museum உம் நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. கோவா

party எல்லாம் நாங்க arrange பண்ணலாமா ma'am ஹம் நீங்க எங்ககிட்ட inform பண்ணிட்டா போதும் ma'am நாங்களே உங்களுக்கு அந்த arrangements எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் அப்பறம் வந்து ஹம் behensko house ன்னு ஒரு இது இருக்கு ma'am அதாவது heritage பழமை காலத்துல உள்ள இடம் பொருள்கள் எல்லாம் அவங்க என்ன use பண்ணாங்க கோவால வந்து எந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது? அதோட இதெல்லாம் இன்னும் அந்த வீட்டுக்குள்ள் இருக்கு. அந்த இடத்துல இருக்கு so அத பாக்குறதுக்கு வந்து அவங்க allow பண்ணுவாங்க. அது opening time morning nine to அஹ் evening nine வரை தான்.

ஆஹ் நீங்க கோட்டை எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்கள்ள ma'am

அதுக்கெல்லாம் entry fees அந்த மாதிரில்லாம் எதுவும் கிடையாதா? timing அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதா ma'am timing வந்து morning nine ல இருந்து evening four thirty வரை.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

okay ma'am okay வேற எந்த எந்த place எல்லாம் இருக்கு ma'am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

பட்டர்ஃப்லை பட்டர்ஃப்லை beach இருக்கு ma'am hello hello hello

கேக்குது ma'am உம் இப்போ அஹ் அங்க ஆஹ் shopping mall அங்க எந்த மதிரி இடத்துல எல்லாம் shop பண்ணலாம் அந்த மாதிரி எதாச்சும் இருக்குதா ma'am ஆஹ் இப்போ வந்து இங்க நிறைய ஹம் இப்போ street side ல எல்லாம் நல்லா shopping பண்ண்லாம் ma'am mostly tourist நினைப்பாங்க street இங்க கோவால வந்தா street side shopping வந்து ஹம் ரொம்ப அதாவது quality க்காக local quality யான பொருட்கள் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஹம் tourist நிறைய நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து இங்க, அப்படி எதுவுமே இருக்காது ma'am நீங்க வந்து, அஹ் நாங்க வந்து அதுக்கான சில, இடம் வந்து choose பண்ணி வச்சிருக்கோம்.

உங்களை shopping பண்றதுக்கு கூட்டிட்டு போவோம் hello

அவங்க அதுக்கு முந்நூறு ரூபா ஏதோ வாங்கி~வாங்கிட்டு மொத்தமா அவங்க ஏமத்திட்டாங்க. ஏன்னா ஒரு அடுக்கு தான் உள்ள இருந்துச்சு. அப்படி வச்சு ஏமாத்திடாங்கன்னு சொன்னாங்க ma'am இப்போ அது~அந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துவாங்களா ma'am அங்க?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 கொடுக்குற காசுக்கு வந்து நல்ல இதான பொருட்கள் தான் அங்க கிடைக்கும். நீங்க வந்து அது, worth இல்ல அப்படியெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நாங்க வந்து இந்த travels வந்து, ஹம் பதினைஞ்சு பதினைஞ்சு வருஷமா நாங்க நடத்திட்டு வர்றோம் ma'am maximum இங்க customers நிறைய customers வந்து கோவா, மாலத்தீவ், அந்த மாதிரி இடம் தான் choose பண்ணி வருவாங்க so கோவால வந்து எங்களுக்கு நிறைய best places அப்பறம் வந்து shopping பண்றதுக்கு best டான இடம் அதாவது cheap rate லயே நல்லா quality யா shopping பணன்றதுக்கான இடம் எல்லாமே எங்களுக்கு வந்து, mostly தெரியும் ma'am so நீங்க வந்து shopping worry பண்ணிக்காதீங்க shopping tension உங்களுக்கு வேண்டாம் shopping வந்து நல்லா அப்போ நல்ல ஒரு budget க்குள்ள உங்களுக்கு நல்லாவே shopping பண்ணலாம். அந்த ஒரு இது நீங்க வந்து satisfied டா உங்க எல்லாமே இந்த trip பே உங்களுக்கு நல்ல ஒரு satisfaction நல்லா enjoy பண்ற trip ஆ கண்டிப்பா இருக்கும் ma'am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 ஆமா ma'am hotel எல்லாம் நாங்களே book பண்ணிருவோம். ஆனா எந்த மாதிரி hotel, எந்த மாதிரி நீங்க எத்தனை பேர் வர்றீங்க, எத்தனை bed~room வேணும்? அந்த details எல்லாம் எங்களுக்கு வேணும் ma'am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

ஆஹ் okay ma'am இப்போ ஒரு room ல அஞ்சு பேர் stay பண்றீங்களா? hello ma'am கேக்குதா? கேக்குதா? கேக்குதா?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

okay ma'am AC room வேணுமா non AC room வேணுமா ma'am

AC room okay ma'am இப்போ வந்து beach side னா, நீங்க வந்து beach side room னா சில சில tourist வந்து அந்த beach side view பாக்குற மாதிரி வேணும். மிச்ச side ல room வேண்டாம். அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது opinion இருக்கா? ma'am எங்களுக்கும் beach side room போதும் ma'am okay ma'am இப்போ பதினைஞ்சு பேரு ஒரு, இப்போ வந்து உங்களுக்கு room க்கு உள்ளாரையே வந்து coffee kettle அப்பறம் வந்து TV radio இந்த மாதிரி facilities லாம் உங்களுக்கு இருக்கும் room service வந்து morning evening ல இருக்கும். room service நல்ல best டா இருக்கும். நல்ல ஒரு room ஆ தான் இருக்கும். நீங்க அதை அதை நினைச்சு worry பண்ணிக்காதீங்க okay வா? food எப்படி ma'am நீங்க வந்து food க்கும் சேர்த்து இது book பண்றீங்களா இல்ல food வந்து out அ வெளிய பாத்துப்பீங்களா? ஆமா ma'am நான் food க்கும் சேர்த்து சொன்னா அது rate அதிகமாகுமா ma'am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 breakfast மட்டும் அப்போ நாங்க ready பண்ணிடவா? ஆஹ் ஆமா afternoon நாங்க வெளிய சாப்பிடுறோம் சாப்பிட்டுக்கிறோம் ma'am

breakfast நிறைய ந~ okay mam no problem நிறைய வந்து நிறைய tourist வந்து இப்படி இப்படித்தான் book பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வெளியே site scene பார்க்க போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அங்கேயே நேரம் correct டா இருக்கும் ma'am ஆமா ஆமா. அதான் நானும் அதை யோசிச்சு தான் சொன்னேன். நான் இப்போ night டும் நாங்க ஒருவேளை late டா வந்துட்டோம் வந்தோம் அப்படின்னா hotel ல்ல சாப்பிட முடியாது இல்ல? அதனால நாங்கள் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு plan பண்ணி இருக்கோம் ma'am ஆமா ma'am ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா.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 ஆஹ் எங்க side ல உள்ள ஒரு ஒரு hotel லயே நாங்க உங்களுக்கு book பண்ணிர்றோம் ma'am நீங்க அதை நினைச்சு tension ஆகாதீங்க okay வா?